Okay mam சரி okay mam PG hostel ல mam rental ல house வந்து எந்த மாரி வச்சிருகிங்க bachelor க்கு தனியா இருக்கு family க்கு தனியா இருக்கு அந்த மாரி இருக்கா mam mam எங்களுக்கு actually ஒரு ten members இருக்கோம் ஒரு thi~ three BHK க்கு அல்லனா ஒரு two BHK வரும் மாதிரி எங்களுக்கு mam actually நாங்க வந்து ஒரு twenty K ஆமா mam actually இப்போ apartment ஆஹ் பொருத்த வரைக்குமே sharing நா இப்போ ஒரு இப்போ ஒரு house யடுத்தொம்னாலே twenty K வந்துரும் நாங்க எவ்வளவு பேரு வேணாலும் sharing ல இருந்துக்கிடலாம் அந்த மாதிரிதான mam

fully furnished okay mam okay mam then இதுல water supply எப்டி mam Okay RO water mam okay okay okay இப்போ three BHK ல வந்து attached bathroom இருக்கா mam three BHK லயுமே Okay வேற kitchen furnished ஆ mam ஆம okay okay okay okay mam okay mam இப்ப hall வந்து furnished ஆ mam இப்ப நீங்க அங்க இப்ப actually ஒவ்வொரு இதுல TV லா இது பண்ணுவாங்கள mam அந்த மாதிரி TV லாம் இருக்~ okay mam வேற soffa அந்த மாதிரி Soffas அந்த மாதிரி mam fully furnished cot லா இருக்கா mam Okay mam okay mam then electrical issue எதும் வராதில்ல mam apartment லயே lift available lift வந்து facility இப்ப parking area mam okay parking available லா mam Okay mam இதுல particular place வந்து mention பண்ணி வச்சி இருக்கிங்களா mam இப்ப actually வந்து ten members வந்து ஆஹ் ten members வந்து நாங்க stay பண்றோம் எங்க கிட்ட நாலு அஞ்சு வண்டி இருக்கு mam

ஆஹ் okay mam so okay நாங்க வந்து three BHK அந்த மாதிரிலாதான் ஒரு idea ல இருக்கோம். எங்களுக்கு actually two BHK one BHK அதோட ரெண்டு details சொல்றிங்கலா mam

Okay mam அங்க mam அதுல எதாவது electrically issues இருக்க mam?

Okay mam Okay mamthen want Actually இப்ப one BHK அஹ் three BHK வந்து twenty K சொல்லிருகிங்க அஹ் two BHK க்கு வந்து ten K சொல்லிருகிங்க one BHK எவ்ளோ mam charge பண்றிங்க One BHK ன்னா எப்டி mam ஒரு hall Fully furnished இல்ல ஓ one okay Okay mam but fully furnished இல்ல actually ஒரு two or three member வந்து stay பண்ற மாதிரி இருக்குங்க mam

Okay mam actually இப்ப near by எல்லா speciality உம் இருக்காங்க இன்னாங்க ஸ்கூல்ஸ், காலேஜ்ஸ் அஹ் supermarket அந்த மாதிரி எதாவது வேற sports tennis court Okay mam hospital near by a hospital இருக்குல mam so இந்த சோமட்டோ orders வந்து உள்ள allow பண்ணுவாங்கலா mam சோமட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரி எல்லாம்

Okay நல்லா safety safety வந்து எப்படி safety எப்படி mam Okay mam okay mam okay mam okay mambeginning mam இப்ப bachelors தனியா family தனியா வச்சிருகிங்களா இல்ல நாங்க இப்ப bachelors apartment லயே families யாராவது இருக்காங்களா mam So இந்த மாதிரி mam இப்ப Food ல்லாம் வந்து அங்கயே prepare பண்ணி குடுக்குறதுக்கு ஆள் எல்லாம் ready பண்ணி குடுபிங்கலா mam இல்லன்னா நாங்களே இந்த மாதிரி ready பண்ணிக்கலாமா அது association இன்ல தான் Okay இப்போம் இப்போ இப்போம் any இப்போம் எங்களுக்கு எதாவது help வேணும் அந்த மாதிரினா இந்த மாறி association இருக்கும்ல mam கீழ அதுல வந்து நாங்க வந்து okay Okay mam இப்ப நாங்க visit பண்ணலாம்ல mam? சரி okay mam நாங்க வந்து ஒரு two days அஹ் அதுக்கப்றம் வரோம் mam after two days க்கு அப்றம் வந்து visit பன்றோம் mam visit பண்ணிட்டு வந்து அஹ் apartment three BHK பாத்திட்டு எல்லாமே one BHK two BHK பாத்திட்டு அதுக்கப்றம் decide பண்ணிக்கிறோம் Okay mam thank you mam thank you mam thank you பொழுதுபோக்கு entertainment இப்ப நம்மள்ல பல பேரு entertainment ன்னா என்னன்னா phone மட்டும்தான் நம்ம எடுக்குறோம் நல்ல பொழுதுபோக்கு நேரத்தை செலவிடுறது வந்து பின்னால நேர சம்மந்தமான பிரச்சனை நமக்கு வராது நிறைய குழந்தைகளுக்கு நல்~ பொழுதுபோக்குன்னா நம்ம நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் example க்கு பாத்தா அவங்களை வந்து நாணயங்கள் சேகரிக்கலாம் சேகரிக்கிற அந்த interest அ கொண்டு வரலாம் books books படிக்கிறதுக்கான some~ books படிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து அது ஒரு பொழுதுபோக்கா நம்ம அவங்களுக்காக மாத்தலாம் phone எ சின்னதுல இருந்து பெரியவங்க வரை phone mobile mobile ஐ மட்டுமேதான் use பண்றாங்க mobile ல நல்ல விஷயமும் இருக்கு கெட்ட விஷயமும் இருக்கு நான் இந்த phone பாக்குறது வந்து ரொம்ப கெட்ட விஷயம்னு எல்லாம் சொல்ல முடியாது அதுலயும் சில நல்ல விஷயங்களும் இருக்கு அதுலயும் நிறைய இப்ப ஏன்னா இந்த உலகமே கைப்பேசி இந்த phone ல அடங்கிருது ஆனா அது மட்டும் பொழுதுபோக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது பொழுதுபோக்குக்காக நம்ம நிறைய விஷயம் இருக்கலாம் இந்த பொ~ குழந்தைங்களுக்கு இந்த பொழுதுபோக்கை நம்ம வந்து, எந்த வகையில கற்றுக் கொடுக்கிறோமோ அது பின்னால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் குழந்தைகளுக்கு எல்லாம் பொழுதுபோக்குக்காக நம்ம சின்ன சின்னதா நிறைய விஷயம் சொல்லி கொடுக்கலாம் அதனால அவங்களுக்கு வந்து பின்னாலே அவங்களுக்கு எப்படி நேரத்தை use பண்றதுன்னு கூட அவங்க கத்துப்பாங்க அதனாலே வாழ்க்கையிலே வந்து அவங்க இன்னும் முன்னேறதுக்கு அவங்களுக்கு இந்த பொழுதுபோக்கு வந்து சிறந்த முறையிலே சிறந்த முறையிலே அமைத்து கொடுக்கலாம் என்னோட பொழுதுபோக்குன்னு சொல்லணும்ன்னு பார்த்தா books படிக்கிறது நான் books படிக்கிறதுனால எனக்கு என்னால நிறைய சுயமா யோசிக்க முடியும் அது யோசிக்க முடியுது நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்ப example க்கு பொன்னியின் செல்வன் இப்ப இப்ப படம் கூட வந்தது பொன்னியின் செல்வன் பத்தி அது படிக்கிறது நம்ம படமா பாக்குறதுன்றது வந்து, நமக்கு அதோட அதை வெறும் படமா மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனா படிக்கிறதுன்னு பார்த்தா நம்ம அந்த கட்டத்துக்கே போய் வாழ்ந்து ஒரு feel நமக்கு வரும் books books வந்து ஒரு நல்ல பொழுதுபோக்குன்னே சொல்லலாம் எல்லாருக்குமே books படிக்கிறது பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமா படிக்கிறது இந்த பொழுதுபோக்கு வந்து மாறுபடும் சில பேர் books படிப்பாங்க சில பேர் தோட்டம் சம்பந்தமான வேலைகள் அவங்களோட பொழுதுபோக்குல செய்வாங்க. சில பேரு இந்த நாணயங்கள் சேகரிக்கிறது தபால் தலை சேகரிக்கிறது இந்த மாதிரி பொழுதுபோக்கு சில பேருக்கு அந்த மாதிரி பிடிக்கும் சில பேரு விளையாடுவாங்க சில பேர் பொழுதுபோக்குக்காக விளையாடுறதுனால அவங்களுக்கு வந்து exercise பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம பொழுதுபோக்குக்காக விளையாடுறது விளையாட்டு மூலியமாவே அவங்க வந்~ அவங்களோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கு அதுவே ஒரு நல்ல பொழுதுபோக்குன்னு தான் சொல்லலாம் நம்ம ஒரு நல்ல பொழுதுபோக்குன்னு எந்த மாதிரி நம்ம செலவிடுறோமோ அந்த மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து, நம்ம நல்லா இருக்கோம்ன்னுதான் சொல்லலாம் பொழுதுபோக்குக்காக நிறைய விஷயம் நாம அதை நாம நம்மள ப~ நாம செய்யறதை பொறுத்துதான் இருக்கு சில பேர் பாத்தா தொலைக்காட்சி TV பாப்பாங்க சில பேர் பாத்தா TV பாக்குறது அவங்களுக்கு ரொம்ப அது ஒரு பொழுதுபோக்கா வீட்ல இப்ப பெரும்பாலான பெண்கள் வந்து TV தான் பாக்குறாங்க TV பாக்காம எப்படி நம்ம பொழுதுபோக்கை நல்ல நே~ நல்ல வகையிலே செலவிடலாம்ன்ட்டு நம்ம யோசிக்கலாம் example க்கு வீட்ல நம்ம பொழுதுபோக்குக்காக தோட்டம் தோட்டம் சம்பந்தமான வேலைகள் எல்லாமே செய்யலாம் பார்த்தா சின்னச் சின்ன செடிகள் வளர்க்கலாம் கத்தரி வெண்டை வெண்டைக்காய் இந்த மாதிரி சின்னச் சின்ன செடிங்க நம்ம வீட்டிலேயே பொழுதுபோக்குக்காக வைக்க ஆரம்பிச்சா அது பொழுதுபோக்காகவும் இருக்கும் நமக்கு அதனால காய்கறிகள் இந்த மாதிரி நிறைய க~ நிறைய நமக்கு வீட்டுக்கு தேவைகளுக்கே பயன்படும் சில பேர் பொழுதுபோக்குக்காக சமைப்பாங்க அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பொழுதுபோக்கு, ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். சில பேர் books படிக்கிறாங்க. book படிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுதோ பொழுதுபோக்குக்காகதான், ஒவ்வொரு books ம் படிக்கிறாங்க ஆனா அதனால அவங்களுக்கு அறிவு வளரும். பொறுமையா எது எடுத்தாலும் சிந்திக்கலாம். பொறுமையா எல்லா காரியத்தையும் நடத்தலாம். அவங்களுக்கு அறிவும் மேம்படும். அது இல்லாத அவங்க குழந்தைகளுக்கும் படிச்சதை சொல்லலாம். சில பேருக்கு இந்த நவீன காலத்துல அவங்களுக்கு பொழுதுபோக்கு வர்றதுக்கு முழுசா, நிறைய பேரு அவங்களுக்கு பொழுது போக்க time ஏ கிடக்கிறது இல்லை. ஆனா அவங்களுக்கு கிடைக்கிற கொஞ்ச கொஞ்ச நேரத்துல மத்தவங்க இந்த மாதிரி படிச்சதை, சொல்றதை கூட கேட்கலாம். அதை அது கூட அவங்களுக்கு ரொம்ப use ஆதான் இருக்கும் books எல்லாம் நமக்கு கிடைக்கிற எல்லாத்தையுமே பொழுதுபோக்காக கிடக்கிறது இல்லை கிடைக்கிற கொஞ்ச கொஞ்ச நேரத்தை நம்ம வந்து எப்படி useful ஆ ஆக்கிக்கிறோம்றதுல தான் இருக்கு. அது காலையிலயாவும் இருக்கலாம் night ஆவும் இருக்கலாம் ம~ மதிய~ மதியம்மாவும் இருக்கலாம். என்ன நம்ம கிடைக்கிற time அ அதை நம்ம வந்து, use ஆ இருக்கணும். பொழுதுபோக்குக்காக இன்னொரு கு~ குழந்தைங்களுக்கு வந்து, இப்பவே நம்ம எப்படி அவங்க நேரத்தை useful ஆ செலவு பண்ணணும்ன்றது நாம தான் சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரு சுற்றுலா சுற்றுலா தளத்துக்கு கூட்டிட்டு போகலாம். அங்க பார்த்தா சில சில animals அவங்களுக்கு காட்டலாம். அவங்களுக்கு நேர்ல பார்த்த மாதிரியும் இருக்கும். அவங்களை அதைப் பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பொழுதுபாக்க~ போக்குக்காகவும் குழந்தைகளுக்கு எல்லாம் நம்ம இந்த ஒரு animals அ பத்தி சொல்லலாம். இதோட இது எதற்காக இது இது என்ன மாதிரி விலங்கு இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு வந்து, பொழுதுபோக்குக்காக ஒவ்வொண்ணும் சொல்லிக் கொடுத்தோம்ன்னா அவங்களுக்கு பின்னால வளர்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் பாத்தா பொழுதுபோக்குன்னா என்னோட பொழுதுபோக்குன்னா விளையாட்டுதான். விளையாட்டு என்னன்னா சின்ன சின்னதா, நிறைய விளையாட்டு இருக்கு. ஆனா இப்ப இருக்க குழந்தைங்க பொழுதுபோக்குன்னு பாத்தா phone mobile லதான் தேடுறாங்க

கிடைக்கிற நேரத்த இந்த மாதிரிதான், அவங்க எல்லாம் செலவு பண்ணுவாங்க அதனால அந்த குழந்தைங்க ஆரோக்கியமா வளர்ந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி தெரியறது இல்லை. விளையாட்டுனாலே நிறைய குழந்தைகளுக்கு என்னன்னு புரியறதில்லை school போறாங்க school விட்டு வந்தது, அவங்களுக்கு பொழுதுபோக்குக்காக phone தான் கேக்கறாங்க வேற விளையாட்டு ஓடி பிடிச்சு விளையாடுறதுனால அவங்க உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். ஆஹ் நிறைய குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு, நேரம் செ~ செலவிட்டா அவங்களோட ஒரு நட்பு சம்பந்தமான ஆஹ் நட்பு வளரும். இந்த விரைவான ஓட்டத்துல மனிதர்கள் மனிதர்கள்கிட்டயே இந்த பொழுதுபோக்குன்றது ஒரு இடமே கிடைக்கிறதில்லை அவங்களுக்கு கிடைக்கிற கிடைக்கிற நேரத்தையும் அவங்க correct ஆ செலவு பண்றாங்களா அப்படின்றது அவங்களுக்கு தெரியறதில்லை தோட்டம் வ~ தோட்டம் பொழுதுபோக்குக்காக தோட்டம் வைக்க ஆரம்பிக்கிற வீட்டுல இருக்க பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப use ஆ இருக்கும் இப்ப எங்க வீட்டுலலாம் எங்க தாத்தா பாட்டி அம்மா இந்த மாதிரி எல்லாம் நிறைய அவங்களோட நேரத்தை எல்லாம் எப்படி செலவு பண்ணாங்கன்னா தோட்ட வேலைகள் பார்த்தாங்க இது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு தோட்டத்~ தோட்டத்தை சுத்தி வேலி அமைப்பாங்க அவங்களுக்கு தண்ணி பாய்ச்சுவாங்க வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன கீரைகள் காய்கறிகள் பொழுதுபோக்குக்காக இப்படி எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சாங்க அதனால எங்களுக்கு ஆரோக்கியமான உணவு கிடைச்சது organic முறையிலான food ம் கிடைச்சது நம்ம பொழுதுபோக்குன்றதை இனி எப்படி செலவு பண்றதுன்றது ரொம்ப முக்கியம் பொழுதுபோக்குன்றதுனால அப்போ இருக்கிற பெண்கள்லாம் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுலாத அவங்க அப்படி பண்றதுனால குழந்தைகளுக்கும் அந்த பொழுதுபோக்கு மேல ஒரு interest வந்தது அதனால குழந்தைங்களும் இப்~ செடி வளர்க்கிறது இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு பக்குவம் வந்தது அதனால நிறைய அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க அதுல ஒரு ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு வந்து நாணயம் சேகரிக்கிறது தபால் தலைகள் சேகரிக்கிறது வித்தியாசமான coi~ coin கள் அதனால இப்ப மற்ற நாடுகள்ல இருக்கிற க~ நாணயம் இதெல்லாமே இந்த பொழுதுபோக்குக்காக சேகரிக்க ஆரம்பிச்சா அவங்க அதுல கூட நிறைய நிறைய கத்துக்கலாம் ஓய்வு நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டை இன்னொரு பொழுதுபோக்குன்னு சொன்னா சுத்தம் செய்யலாம் குழந்தைகளுக்குள்ள எப்படி சுத்தம் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தரலாம் அது இல்லாத நம்ம நாம படிச்ச விஷயத்த வந்து நம்ம செய்யற விஷயத்த வந்து, மத்தவங்களோட friends ங்களோட பேசலாம். friends ங்களோட பேசறதுனால நிறைய ஒரு நல்லது விஷயம் கெட்டது விஷயம் எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது பொழுதுபோக்க வந்து நாம எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம் அதை வந்து மனுஷங்களுக்கு மனுஷங்க நிறையவே வித்தியாசப்படும் நிறையவே மாறுபடும் அதை நாம எப்படி கொண்டு போறோம் எப்படி செலவு பண்றோம்ன்றதுதான் முக்கியம் எங்க வீட்டுல சே~ பொழுதுபோக்குக்காக அப்பா எல்லாம் என்ன செய்வாங்கன்னா எங்களோட நேரத்தை செலவிடுவாங்க கிடைக்கிற அவங்களோட பொழுதுபோக்கு வந்து எங்களோட செலவு பண்ணுவாங்க இதனால எங்களுக்கும் ஒரு குழந்தைகளுக்கும் பெற்றவங்க~ பெற்றோர்களுக்கும் இருக்கிற bonding அது வந்து ரொம்ப strong ஆவுது இந்த மாதிரி பொழுதுபோக்குக்காக நல்ல பொழுதுபோக்குக்காக நாம வந்து நல்ல நேரங்களை வந்து நம்ம வீண் பண்ணாம நம்ம பொழுதுபோக்கை, நல்ல வகையில செலவிடணும் அப்பதான் நல்ல வகையில செலவிட்டா, நம்மளோட சுற்றி இருக்கவங்களுக்கு அது use ஆ இருக்கும் நமக்கும் அந்த நேரத்துல நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கலாம் நம்ம வாழ்க்கைக்கு த~ ரொம்ப நம்ம பொழுதுபோக்குன்றது வந்து நம்ம வாழ்க்கைக்கு நிறைய முக்கியமான ஒரு விஷயமாயிடுது இந்த வேக~ வேகமா ஓடிட்டு இருக்க இந்த உலகத்துல நம்ம பொழுதுபோக்கை வந்து correct ன்ன correct ஆ செலவு பண்ணணுன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நண்பர்கள் குடும்பம் இந்த மாதிரி நம்ம பொழுதுபோக்கு வந்து அவங்களோட கூட நம்ம ந~ spend பண்ணதான் பார்க்கணுமே தவிர நம்ம phone பார்த்து பாத்துகிட்டு தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டு நம்மளோட இந்த electronic ஓட வந்து நம்ம பொழுதுபோக்க எப்பவுமே நம்ம நேரத்தை இதோட செலவு பண்ணவே கூடாது அது ஆபத்தும் கூட அதுல இருக்கு பொழுதுபோக்கு பொழுதுபோக்குதான் நம்மளோட எப்படி செலவு பண்றதுன்றது வந்து ரொம்ப முக்கியம்

Hello ஆஹ் Mam என் பெயர் ஜொசெஃப் குருவில்லா so வந்துட்டு நான் business class ticket book பண்ணிருந்தன் soVIPtickets book பண் vipseats book பண்ணிருந்த But எனக்கு economic seats mam இருக்குமா ஆமா mam so இது என் mistake இல்ல உங்க mistake தான் so seat so seat change பண்ணுங்க

okay எவ்ளொ நேரம் ஆகும் எனக்கு அவ்ளொ time இல்ல so இப்போ Okay o okay என் பேர் ஜோசப் குருவில்லா

k u r ஆஹ் ஆமா ஆமா b i l l a அஹ் ஆஹ் okay okay நான் வந்து three ticket book பண்ணிருந்தன் so நானு என் wife then என் daughter என் wife பேர் ஜுலி

ஆஹ் daughter ஆ என் daughter பேர் நேன்சி ஆஹ் Okay so make it as soon as possible. I am call it back yaeh ஒஹ் ஒஹ் ஒஹ்

ஆஹ் அப்டிலாம் ஒன்னும் இல்ல so என் daughter க்கு வந்து window seat இருந்தா okay ஆஹ் அதுக்குலான் money உண்டா Okay பரவால்ல எதுவா இருந்தாலும் பரவால்ல எங்களுக்கு அவ்ளோ preference எல்லாம் okay என் daughter க்கு மட்டும் இருந்தா போதும் seat ஒரு window seat இருந்தா போதும் okay mam okay

ஆஹ் okay mam okay so அ okay okay take your time

Okay okay okay Okay so வந்துட்டு நான் வந்துட்டு நான் வந்துட்டு என் driver தான் அனுப்பிச்சு இருந்தன் so அவரு சொல்லிருக்கார VIPseats தான் வேணும்ட்டு ஆனா நீங்க தான் econamic seat குடுத்துருக்கிறீங்க அது ஏன்னு தெரில So அதுனால நான் நான் வந்துட்டு என் driver வந்துட்டு ஒரு seats கு வந்துட்டு seventeen thousand pay பண்ணிருக்கா mam ஹம் இல்ல இல்ல நான் நான் வந்துட்டு share பண்றென் சொல்றன் நானு இது நீ நீங்க என்ன பண்ணிருகிங்கனு so நீங்க வந்துட்டு six thousand ecconamic seats குடுத்துருக்கிங்கோ ஆனா நீங்க pay you வாங்கிருக்கது fifteen dollar fifteen thousand fees எங்களுத so இது இது scan மாதிரி தெரிது நீங்க பன்றது Okay okay so சிக்கிரம் பண்ணுங்க okay வ so இந்த tickets economy and seats tickets எல்லான் message பன்னனுமா உங்களுக்கு okay so எப்டி share பண்ணன்னு நான் உங்களுக்கு ஆஹ் இல்ல gmail

ஆஹ் வெறும் airlinesgmail dot com ஆ? okay airlines at one two three at Gmail dot com அ ok so என் tickets நான் share பண்றென் ஒரெ ஒரு நிமிஷம் just hold on the line okay அ ஹ share பன்னிருகென் பாருங்க எங்கிட்ட இருந்து flight tickets

Okay okay okay என் detail out of Okay okay take my phone number அ nine eight seven six zero

ஆம் யீஹ் thats right அ அம் same number its ok same numberr குடுங்க பரவால நான் குடுதபொ கூட same number Okay my age is thirty six

daughter six eight யீஹ்

ம் Okay so எப்பொ எனக்கு like இதுதொட VIP seat tickets கிடைகும் ம்ம் எவ்லொ எவ்லொ னெரம் mam because quality இல்ல so ticket change பன்றதுகு குட seats பன்றதுகு குட நீங்க இவ்லொ பன்றிங்க நீங்க இவ்லொ நெரம் பன்றிங்க அ அ புரிது எனகு புரிது procedure இருகு புரிது but இது எப்ப்டி இருந்தலும் என் fault இல்ல. உங்க fault தான் ஆனலும் நீங்க இவ்லொ க customer கு inconvenient டா இருகுல timing க்லாம்

அ okay okay so அனுபிருகிகல number எனகு okay okay okay

அம் வந்துருகு வந்துருகு okay சொல்ரென் nine six

okay okay yes yes yes mam இன்னைகு சாய்ந்தரம்

Okay அஹ்

உம் வெர எதுவும் இல்ல so thank you so much நீங்க வந்து ஒரு customer க்கு பெசி சீகிரம் பன்னி குடுததுகு thank you okay Okay okay கண்டிபா take it okay காடு அழிப்பு காடு அழிப்புன்னா நம்ம வந்து இந்த காலகட்டத்துல வீடுகள் அதிகமாயிகிட்டிருக்கு அப்படிங்கிறதுனால நிலப்பரப்புல உள்ள காடுகளை

நீர்மட்ட அளவு குறைஞ்சுக்கிட்டே வருது இயற்கைதான் முக்கிய மூலதனமே நம்ம வாழ்வாதாரத்துக்கு அதுவே காடு அழியுது அப்படின்னு சொன்னா நம்மளோட வாழ்வாதாரம் எங்க போய்கிட்டு இருக்கு நி~ நிலத்தடி நீர் எப்படி உருவாகும் மிருகங்கள் எல்லாம் எங்க போகும் அதுங்களுக்கு வாழ்றதுக்கு அத்தியாவசியமே காடுதான் காடு இல்லைன்னா மிருகங்களுடைய எண்ணிக்கையும் குறையும் அதோட ஆஹ் இனப்பெருக்கத்தையும் குறை~ குறைய ஆரம்பிச்சிடும் இப்ப அது போலதான் நிறைய இடங்கள்ல அஹ் காடுகள் ஒவ்வொரு பக்கம அழிஞ்சு கொண்டே இருக்குது

அதை வந்து நம்மளால குறைக்கவும் முடியலை ஏன்னா மனிதர்களோட ஜனத்தொகை கூடிக்கிட்டே போகுது நாளாக ஆக கூடிக்கிட்டே இருக்கு அப்போ மனிதர்கள் அதிகமாக ஆக தங்குறதுக்கு வீடு வேணும் வீடு வேணும்னா அஹ் காடு இந்த மாதிரி நிலப்பரப்பு இதுகளை வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு அதுல வாழ ஆரம்பிச்சுட்டாங்க உம் இப்ப வந்து பெரும்பாலான காடுகள்ல முக்காவாசி ஆஹ் முக்கால்வாசி இடம்னு சொல்றதே விட பாதிக்கு பாதி இடத்தை மனிதர்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க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 அது நிறைய வளருது சரி அது வந்து ஏன்னா government காரங்க அரசாங்கமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஹ் இதை வந்து எப்படியாவது தவிர்த்திடணும் இதை அழிக்கணும் இந்த கருவேல மரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இப்படி சொல்றதுனால பெரும்பாலும் மக்கள் அஹ் ஆட்களை வச்சு அரசாங்கத்தின் மூலியமா ஆட்களை வச்சு இந்த கருவேலங்கிறதை அழிக்கிறதுக்கு பெரும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க பண்ணாம இல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனா திரும்பத் திரும்ப அந்த அதோட விதை வந்து விழுந்து அது வளர்றதுனால கருவேலம் அழிக்கவே முடியாத ஒரு விஷயமா மாறிக்கிட்டு வருது இரண்டாவது காடு பெரும்பாலும் காடு பெரிய பெரிய காடு அப்ப எல்லாம் உம் அதாவது நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஆஹ் வந்து காடுகள்தான் அதிகமா இருந்திருக்கு நம்ம ஜனங்கள் வாழ்ற இடத்தை தவிர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

அது போலதான் மிருகங்களும் அதுக்கான வீடு காடு காடு இல்லைங்கிறப்ப ஊருக்குள்ள புகுந்து இல்லாத வேலை எல்லாம் பாக்கும் ஆஹ் அதுக்கு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 ஊருக்குள்ள புகுந்துரும் புகுந்து எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணி நாசம் பண்ணிறது ஊரை அது அப்ப வந்து நம்ம வந்து செய்திகள்ல என்ன சொல்றோம் சொல்லி சொல்றாங்க ஆஹ் யானை ஊருக்குள் புகுந்தது அஹ் வீட்டை அடித்து நொறுக்கியது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அப்படி எல்லாம் இது நம்ம தப்பா மிருகங்களை நினைக்கவே கூடாது ஏன்னு கேட்டோம்னா நம்ம காடை அழிச்சிட்டோம் நம்ம அவன் அந்த animal அந்த அந்த விலங்குகளோட காட வந்து மொத்தமா அழிச்சதுனால இப்ப வந்து அது ஊருக்குள்ள புகுந்துகிட்டு நம்மள தொந்தரவு செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அப்படிதான் சொல்லி நம்ம நினைக்கணுமே தவிர நம்ம வந்து ஆஹ் நம்ம மேல தப்பு அப்படின்னு யோசிக்காம உம்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 நமக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்துக்கான இடத்தை நம்ம பாதுகாத்துக்கிட்டோம்னாக்க தலைமுறை தலைமுறை அந்த அதே இடத்தை பயன்படுத்திக்கிட்டாங்கமலே போதும் ஆனா இப்ப இருக்கறவங்க என்ன பண்றாங்க அதிகமா ஆசைப்படறாங்க

அப்போ எப்படி இடம் இருக்கும் இருக்கிற காடுகளை அழிக்க வேண்டியது உம் நிலமா மாத்த வேண்டியது நிலமா மாத்தி அத~ அதை மனையாவே வச்சு அதை விற்பனை செஞ்சு அதை வாங்கி வீடு கட்டி அங்க குடி போயிடறாங்க அப்படி இருக்கவே கூடாது காடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு காடு இல்லைன்னாக்க பூமியும் சூடாயிரும் பூமி சூடானுச்சுன்னா அப்புறம் நமக்கு வந்து வெப்பம் தாங்கணும்

குறைஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்ம வாழ்நாள்கள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும் இதுதான் உண்மை ஆனா வந்து நம்ம எல்லாம் என்ன பண்றோம் காடை அழிச்சிட்டு நிலமா மாத்தி மனையா போட்டு விற்பனை செஞ்சு காசா ஆக்கி அதுல நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி வாழக்கூடாது நமக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த இடத்தை பயன்படுத்திக்கிட்டே இருந்தா விலங்குகள் தேவையில்லாம காடாய் விட்டு நகரத்துக்கு வராது ஊருக்குள்ள புகுந்து யாரையும் தொந்தரவு செய்யாது கிராமத்துல உள்ளவங்க அதாவது மலைவாழ்ல வாழ்றவங்க அவங்களுக்கு காட்டோட எல்லா அமைப்பும் தெரியும் எல்லா விலங்குகளையும் தெரியும் அவங்க ஆதி காலத்துல இருந்து அவங்க அங்கேயே இருந்ததுனால

ஆனா அவங்க வந்து அங்கே இருக்காங்க அவங்க எங்க இருக்காங்க காட்டுக்குள்ளே இருக்காங்க காடு வந்து யாருக்கு சொந்தம் விலங்குகளுக்குத்தான் சொந்தம் விலங்குகள் வந்து உம் காட்டுக்குள்ள இருக்கு காட்டுக்குள்ள இருக்குன்னு காட்டை சுத்திதான் வரும் அப்ப அவங்க நடுவுல வந்து இந்த வந்து கிராமத்தார்கள் மலைவாழ் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களையும் தொந்தரவு செய்யும்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 அதை காடை வந்து அழிச்சுதான் நம்ம வந்து வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும் அப்படின்னாக்கா நிச்சயமா கிடையாது நீங்க பொறுமையா இருந்து ஒ~ நமக்கான இடத்தை நம்ம தக்க வச்சுக்கணும் அதைத்தான் நான் சொல்ல வர்றேன் நிலங்களை அழிக்கக்கூடாது காடுகளை அஹ் அழிக்கவேகூடாது காடுகளை அழிக்கறதுனால பூமியையும் பாதிக்கப்படும் மனுஷங்களும் பாதிக்கப்படுவாங்க நாளைக்கு நம்மளோட சந்ததிகள் இப்ப இருக்கிற வந்து கட்டத்துல காலகட்டத்திலேயே சூடாயிருச்சு பூமி இப்ப இன்னும் வந்து அஹ் எல்லாமே மேம்பட்டுகிட்டே போகுது ஒவ்வொரு விஷயமும் சரி தொழில்நுட்பங்கள் மேம்பட மேம்பட மேம்பட பூமிப்பந்து வந்து வெப்பமாயிக்கிட்டே இருக்கு வெப்பமாகுதுன்னா இப்ப இருக்கற கால கட்டத்துல இவ்வளவு வெப்பமா இருக்கு அப்ப இன்னும் போகப் போகப் போக ஊடாகி நம்மளோட அடுத்தடுத்த குழந்தைகள் வர வர அவங்க கால கட்டத்துல இன்னும் எவ்வளவு தூரம் பாதிப்பா இருக்கும்னு கொஞ்சமாவது நம்ம நினைக்கணும் அப்படின்றப்ப கொஞ்சம் புரிஞ்சு நடந்து எல்லாமே செய்யணும் பண்ணனும்னு நினைக்கணும் நம்ம பூமியை சூடாக்காம கொஞ்சம் இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம எல்லாரும் அவங்கவங்க வீட்டிலேயோ இல்லை தெரு ஓரங்களிலேயோ மரத்தை வச்சு நட்டு